சீரியல் லைட்டு டெக்கரேஷன் ஒர்க்கல்லா பண்ணிருக்காங்க.

பூக்கள் எல்லா ரெடி மேட் பூ மாதிருக்கு.

அந்த டேபிள் மேல ஒரு கேன் இருக்கு.

பங்க் பெட் மாதிரி ட்ரை பண்ணி மேல ஸ்டெப்ஸ் வெச்சிருக்காங்க.

அந்த ஜார்ஸ் குள்ள பிஸ்கட்ஸ் இருக்கு.

அதுக்கு அந்த டேபிள் நெட்டட் மாரி இருக்கு.

இது ஒரு டாப் வியூவா இருக்கு.

பக்கத்துல நெறைய காரு நின்னுட்டுருக்க மாரி எட இருக்கு.

அந்த விண்டோஸுக்கீழ ப்ளூ எல்லோ ஆரஞ்சுனு பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

பக்கத்திலேயே ஒரு கப்போர்டும் ஓபன் டைப் அ பால்கனி ஒன்னு செட் பண்ணிருக்காங்க.

அந்த எஸ்டேட் குள்ள பெரிய பெரிய மரோ இருக்கு.

இது ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் .

இது ஒரு கார் ஷெட் .

பெரிய பெரிய விண்டோஸ் வெளிச்சத்துக்காக வச்சிருக்காங்க.

இது ஒரு பார்ட்டி ஹவுஸ் மாரி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க நெறையா கலர்ஃபுல்லான ஸ்டிக்கர்ஸ் வெச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

அந்த டைனிங் டேபிள் சுத்தி சேர்ஸ் வெச்சிருக்காங்க சேர்ஸ் வுட்டன் சேர் வெச்சிருக்காங்க.